அங்க ஒரு கேஸ் ஸ்டவ்வுருக்கு லெஃப்ட் சைடுல அண்ட் மேல ஒரு கப் போட்ருக்கு . அதுக்கு பக்கத்துல ஒரு விண்டோ இருக்கு.

நெருப்பு பந்தம் புடுஷ்ட்டு நெறைய பேர் போயிட்டுருக்காங்க.

இது ஒரு ஜிம் ச்செட் அப் மாரி இருக்கு.

சுத்தி நறைய செடி மரோல இருக்கு.

மேல ஒரு கீ ஒன்னிருக்கு கீழ.

முன்னாடி ஒரு பேஸ்கட் பால் கிரவுண்ட் இருக்கு.

ரெண்டு பேரு சேர்ல உக்காந்துட்டு இருக்காங்க.

ரோட் ல ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் நின்ட்ருக்கு.

இது வந்து ஒரு கௌ ஃபார்ம் .

லெஃப்ட் சைட்ல நெறைய கவுஸ்லா இருக்கு.

பின்னாடி ஒரு வாட்டர் கேன்ருக்கு .

முன்னாடி ஸ்டோன்ல ஃபென்சிங் மாரி போட்டு வெச்சிருக்காங்க.

ஸ்டேஜ்க்கு மேல ஒரு ஸ்டார் ஒன்னு கட்டி தொங்கவுட்ருக்காங்க.

பில்லர்ஸ்லா போட்டு அதுக்கு மேல ஒரு ரயில்வே டிராக் இருக்கு.

சென்டர் ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷார்ப் பீக் மௌண்டைன் ருக்கு.

முன்னாடி ஒரு டென்ட் போட்டு வெச்சுருக்காங்க.

கீழ பாத்திதுல நெறைய பேர் நடந்து போயிட்ருக்காங்க.